பல கடையில பழங்கள் எல்லா தொங்கி இருக்கு டீ கடையில நெறைய பிஸ்கட் அதெல்லாம் இருக்கு.

இந்தியன் ட்ரைனிங் அகாடமிக்கு முன்னாடி ஒரு ஆட்டோல ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க.

கீபோர்ட மேல தொங்க விட்டுறுக்காங்க.

ஒருத்த காஃபி குடிச்சிட்டு அத கைய வச்சு போட்டோ எடுத்து வச்சிருக்கா நெஸ்கேப் காஃபி கப் வச்சிருக்கா.

இதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் நின்னு பஸ்ஸையே பாத்துட்டுருக்காங்க.

இது கேட் போட்டு இருக்குது கேட் வந்து இரும்புனாள ஆயிருக்கு.

இந்த வீடு சிவப்பு கலர் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காவ.

வெள்ள கலர் தனிய துணி எல்லா ஒழுங்காவும் தனியாவும் கருப்பு கலர் துணி எல்லா தனியாவும் அடுக்கி வெச்சிருக்கு.

கடைக்குள்ள நரையா எலக்ட்ரானிக்கள் பொருள்கள் இருக்கு கடைக்கு மின்னாடி ஒரு ஸ்டூல் இருக்கு.

இந்த பிச்சர்ல ரோட்டுக்கு சைடுல ரெண்டு பைக் பார்க் பண்ணி இருக்காங்க.

ஒன்னு வெள்ள ஒன்னு மஞ்சள் ஒன்னு ஆரஞ்சு .

ஜிம்முல ரெண்டு பேர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க.

ஒரு குட்டியணைக்கு பெட்ரோல் போட்டுட்டு நிக்காங்க.

மொத்தம் ஒன்பது பேர் சேர்ந்து இந்த மைம் பண்ணிட்டு இருக்காங்க.

ஒருத்தனோட நிழல் பின்னாடி தெரிஞ்சிக்கிட்டு இருக்.

பங்க்ஷன் முடிஞ்சு எல்லா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கையில தூக்கி வெச்சிட்டு இருக்காரு.

ஒரு ரூம்ல யாருமே இல்லாம அந்த ரூம் வெரிச்சோடி போய் கடக்கு. அதுல ஒரு வாட்டர் பாட்டில டிஸ்க் மேல வெச்சிருக்காங்க.

உதய கடைக்கு போதுல நெறைய விதவிதமான பொருட்கள் அடுக்கி வச்சிருக்காங்க.